அ எம்டி கிரவுண்ட் இருக்கு அதுல நெறய ட்ரீஸ் இருக்கு.

ஆ வீடு இருக்கு. வீட்ல வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு. தூரமா ஒரு பெரிய பில்டிங்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது.

பக்கத்துல வந்து ஒரு ரெண்டு செடி வச்சிருக்காங்க பில்டிங் முன்னாடி.

நெறைய தக்காளி இருக்கு இதுல வந்து ரெட் கலர் தக்காளி இருக்கு.

அன்னாசி பழம் இருக்கு அக்கு கீழ வந்து ஆரஞ்சு இருக்கு ஆப்பிள் இருக்கு மாதுளம் பழம் இருக்கு.

இதுல வந்து பி_ஆர் லெவன் பி_சி எயிட் ஒன் சிக்ஸ் பைவ் வந்து எல்லோ கலர்ல போர்டு இருக்கு.

முள்வேலி பக்கத்துல இருக்கு வேனுக்கு உள்ளாடி முருகர் செல ஒன்னு இருக்கு.

எல்லா கீழே வந்து கை கழுவுற வாஷ்பேஷன் இருக்கு கீழ தண்ணி கேன்ருக்கு ரெண்டு பிங்க் கலர் சேர் இருக்கு ஒயிட் கலர் டேபிள் ஒன்னுருக்கு.

இதுல வந்து நெறியா கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படி டீம் டீமா இருக்காங்க.

இது ராதா கிருஷ்ணன் ஸ்டாச்சு ரா கிருஷ்ணர் கையில வந்துட்டு புல்லாங்குழல் இருக்கு அந்த புல்லாங்குழல வந்து ரெண்டு ஹேண்டால புடிச்சிருக்காங்க.

இதுக்கு பக்கத்துல வந்து மில்க் ஷேக் இருக்கு அதுக்கு பக்கத்துல மேல சைடுல குர்குரே நிறைய இருக்கு பிங்கோ நறைய தொங்க போட்டுருக்காங்க.

விவேகானந்தா கேந்திர வித்யாலயா மெட்டிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு வந்து போர்ட்ருக்கு .

அக்கு பக்கத்துல வந்து கோல்டுனு ஒரு டியூப்லைட் ருக்கு ஹெட்செட் எல்லாம் தொங்கவிட்ருக்காங்க சி ஒரு டி_வி இருக்கு.

சுத்தியும் பார்க் இது வந்து வாட்டர் வாட்டர் டேங்கு இதுல வந்து வாத்து வாய பொளந்துட்டு ஒன்னு இருக்கு எல்லோ கலர்ல .

ரெண்டு ட்ரீஸ் இருக்கு அன பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்ல ரெண்டு பிளாக் கலர் மூணு பிளாக் கலர் ஜன்னல்ருக்கு.

பிங்க் கலர் பூ இருக்கு கிறீன் வைட் கலர் பூ இருக்கு.